மொசில்லா தண்டர்பர்ட் இல் இன்ட்ரோடக்ஷன் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு இதில் நாம் கற்கப்போவது தண்டர்பர்ட் ஐ டவுன்லோட் இன்ஸ்டால் மற்றும் லாஞ்ச் செய்வது மேலும் கற்பது புதிய எமெயில் அகாவுண்ட் ஐ கான்ஃபிகர் செய்தல் மெசேஜ் களை டவுன்லோட் செய்து படித்தல் மெசேஜ் களை கம்போஸ் செய்து அனுப்புதல் தண்டர்பர்ட் இலிருந்து லாக் ஆட் செய்தல் மொசில்லா தண்டர்பர்ட் எளிய எமெயில் கிளைண்ட்
அது க்ராஸ் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் அதாவது பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் களிலும் வேலை செய்யும் எமெயில் மெசேஜ் களை மற்ற மெயில் அகாவுண்ட் களிலிருந்து உங்கள் கணினிக்கு டவுன்லோட் செய்ய உதவும் ஒன்றுக்கு மேற்பட்ட எமெயில் அகாவுண்ட் களை மேலாளலாம் தண்டர்பர்ட் இல் சில அட்வான்ஸ்ட் பீச்சர்ஸ் உள்ளன
ஜிமெயில் யாஹூ மற்றும் யூடோரா போன்ற மெயில் அகாவுண்ட் களின் மெயில் போல்டர்ஸ் மற்றும் அட்ரெஸ் புக் போன்ற எமெயில் தரவுகளை இறக்குமதி செய்யலாம்
பாப்3 ஐ பயன்படுத்தினால் எல்லா பாப்3 அகாவுண்ட் களையும் ஒரே தண்டர்பர்ட் இன்பாக்ஸ் இல் இறக்கிக்கொள்ளலாம் மெசேஜ் களை அட்ரிபியூட்ஸ் டேட் செண்டர் பிரையாரிட்டி அல்லது கஸ்டம் லேபல் ஆல் குரூப் செய்யலாம் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1204
இல் மொசில்லா தண்டர்பர்ட் 1301 கணினியில் மொசில்லா தண்டர்பர்ட் இன்ஸ்டால் செய்திருக்கவில்லையானால் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் மூலம் நிறுவிக்கொள்ளலாம்
உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் குறித்த மேல் தகவல்களுக்கு இங்கே செல்லவும் மொசில்லா வெப்சைட் இலிருந்தும் தண்டர்பர்ட் ஐ டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யலாம்
மொசில்லா தண்டர்பர்ட் மற்ற ஒஸ் க்கும் கிடைக்கிறது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 அல்லது மற்ற வெர்ஷன் கள் எம்எஸ் விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது எம்எஸ் விண்டோஸ் 7
மேற்கொண்டு விவரங்காளுக்கு மொசில்லா வெப்சைட் க்கு செல்லவும் மொசில்லா தண்டர்பர்ட் ஐ பயன்படுத்த உங்களுக்கு குறைந்தது செல்லுபடியாகும் எமெயில் அட்ரெஸ் கள் தேவை எமெயில் அகாவுண்ட் களில் பாப்3 ஆப்ஷன் உம் எனபிள் ஆகி இருக்கவேண்டும் இன்டர்நெட் க்கும் இணைப்பு இருத்தல் வேண்டும் தண்டர்பர்ட் ஐ துவக்கலாம்
முதலில் டாஷ் ஹோம் மீது சொடுக்கவும் அது டெஸ்க்டாப் இல் மேல் இடது மூலையில் உள்ள ரவுண்ட் பட்டன் சியர்ச் பாக்ஸ் தோன்றுகிறது டைப் செய்க தண்டர்பர்ட்
தண்டர்பர்ட் இக்கான் தோன்றுகிறது
அதன் மீது சொடுக்க அப்ளிகேஷன் திறக்கிறது மெயில் அகாவுண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
மேல் இடது பக்கம் உள்ள ரெட் க்ராஸ் பட்டன் மீது சொடுக்கி இதை மூடலாம்
மொசில்லா தண்டர்பர்ட் அப்ளிகேஷன் திறக்கிறது
முதலில் மொசில்லா தண்டர்பர்ட் இடைமுகத்தை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் மொசில்லா தண்டர்பர்ட் இடைமுகத்தில்
ஒரு மெயின் மேனு
பல ஆப்ஷன் களுடன் உள்ளது மேனு பார் இல் மெயின் மேனு வில் பல ஷார்ட் கட் ஐகன்ஸ் உள்ளன உதாரணமாக கெட் மெயில் விரைட் மற்றும் அட்ரெஸ் புக் க்கு ஷார்ட்கட் ஐகன்ஸ் உள்ளன தண்டர்பர்ட் இல் இரண்டு பேனல் கள் இடது பேனல்
தண்டர்பர்ட் அகாவுண்ட் இன் போல்டர் களை காட்டுகிறது இன்னும் எந்த மெயில் அகாவுண்ட் உம் கான்ஃபிகர் செய்யவில்லை ஆகவே இப்போது எதையும் காட்டவில்லை வலது பேனல் இல்
எமெயில் அகாவுண்ட் களுக்கு ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ்ட் பீச்சர்ஸ் போன்றன உள்ளன இந்த டியூட்டோரியல் க்காக இரண்டு எமெயில் அகாவுண்ட் களை உருவாக்கியுள்ளோம்
அவை ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் ஸ்டூசர்ட்வோ அட் யாஹூ டாட் இன் நீங்கள் உங்கள் எமெயில் அகாவுண்ட் களில் இரண்டை பயன்படுத்துங்கள் நான் இந்த மெயில் அகாவுண்ட் களில் பாப்3 ஆப்ஷன் ஐ எனபிள் செய்துள்ளேன் ஜிமெயில் இல் பாப்3 ஐ எனபிள் செய்வதெப்படி
முதலில் ஜிமெயில் அகாவுண்ட் இல் லோகின் செய்க புது ப்ரவ்சர் திறந்து அட்ரெஸ் பார் இல் டைப் செய்க wwwgmailcom
யூசர் நேம் ஆக ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் என enter செய்யலாம்
பின் பாஸ்வேர்ட்
ஜிமெயில் விண்டோ வில் மேல் வலது பக்கம் செட்டிங்ஸ் இக்கான் மீது சொடுக்கவும்
செட்டிங்ஸ் ஆப்ஷன் மீது சொடுக்கவும் செட்டிங்ஸ் விண்டோ தோன்றுகிறது
பார்வார்டிங் மற்றும் popஇமப் tab ஐ சொடுக்கவும் பாப் டவுன்லோட் இல் நான் எனபிள் பாப் போர் ஆல் மெயில் ஐ தேர்ந்தெடுத்தேன்
சேவ் சேஞ்சஸ் ஐ சொடுக்கவும் ஜிமெயில் மெயில் விண்டோ தோன்றுகிறது
பாப்3 இப்போது ஜிமெயில் இல் எனபிள் ஆகிவிட்டது
ஜிமெயில் ல் இருந்து லாக் ஆட் செய்து ப்ரவ்சர் ஐ மூடலாம் தண்டர்பர்ட் இல் ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் அகாவுண்ட் ஐ கான்ஃபிகர் செய்வோம்
ஜிமெயில் அகாவுண்ட் கள் தண்டர்பர்ட் ஆல் ஆட்டோமேட்டிக் ஆக கான்ஃபிகர் செய்யப்படும் பின் வரும் டியூட்டோரியல் களில் எமெயில் அகாவுண்ட் களுக்கு மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் களை கற்போம்
முதலில் நெட்வொர்க் கனெக்ஷன் சரியாக கான்ஃபிகர் ஆகி இருப்பதை உறுதி செய்க
மெயின் மேனு விலிருந்து எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ஐ தேர்க
தண்டர்பர்ட் பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
அட்வான்ஸ்ட் செலக்ட் நெட்வொர்க் மற்றும் டிஸ்க்ஸ்பேஸ் tab மீது சொடுக்கவும்
பின் செட்டிங்ஸ் ஐ சொடுக்கவும் கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் இல் யூஎஸ்இ சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஐ தேர்க ஒக் செய்து குளோஸ் ஐ சொடுக்கவும் இப்போது ஒரு புதிய அகாவுண்ட் ஐ அக்கவுண்ட்ஸ் ஆப்ஷன் மூலம் திறக்கலாம் தண்டர்பர்ட் இல் வலது பேனல் லில் அக்கவுண்ட்ஸ் ன் கீழ்Create ஆ நியூ அகாவுண்ட் மீது சொடுக்கவும் மெயில் அகாவுண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நேம் ஐ ஸ்டூசரோன் என Enter செய்க எமெயில் அட்ரெஸ் ஐ ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் என enter செய்க பின் ஜிமெயில் அகாவுண்ட் க்கு பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடுக அடுத்து கன்டின்யூ மீது சொடுக்கவும் மொசில்லா ஐஎஸ்பி டேட்டாபேஸ் இன் மெசேஜ் கான்ஃபிகரேஷன் தோன்றுகிறது
அடுத்து செலக்ட் செய்க பாப்3
சில சமயம் ஒரு பிழை செய்தி
தண்டர்பர்ட் பெயில்ட் டோ பைண்ட் தே செட்டிங்ஸ் என காட்டப்படலாம் தண்டர்பர்ட் ஜிமெயில் செட்டிங்ஸ் ஐ ஆட்டோமேட்டிக் ஆக கான்ஃபிகர் செய்ய முடியவில்லை என பொருள்
அப்படி இருந்தால் செட்டிங்ஸ் ஐ கைமுறையாக கான்ஃபிகர் செய்ய வேண்டும் இப்போது மேனுவல் கான்ஃபிக் பட்டன் மீது சொடுக்கவும் ஜிமெயில் க்கு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் காட்டப்படுகின்றன
தண்டர்பர்ட் ஏற்கனெவே ஜிமெயில் செட்டிங்ஸ் ஐ சரியாக கான்ஃபிகர் செய்துவிட்டதால் நாம் அதை மாற்றவில்லை வீடியோ வை இடை நிறுத்தி செட்டிங்ஸ் ஐ குறித்துக்கொள்க ஜிமெயில் செட்டிங்ஸ் ஐ கைமுறையாக கான்ஃபிகர் செய்ய இந்த செட்டிங் களை பொருத்தமான பீல்ட் களில் உள்ளிட வேன்டும்
செட்டிங்ஸ் ஐ கைமுறையாக கான்ஃபிகர் செய்தபின் கிரியேட் அகாவுண்ட் பட்டன் எனபிள் ஆகிறது இந்த tutorialலில் தண்டர்பர்ட் ஜிமெயில் ஐ சரியாக கான்ஃபிகர் செய்தது ஆகவே கிரியேட் அகாவுண்ட் ஐ சொடுக்கவும் இது இன்டர்நெட் வேகத்தை பொருத்து சில நிமிடங்கள் ஆகலாம்
ஜிமெயில் அகாவுண்ட் உருவாகி வலது பேனல் லில் காட்டப்படுகிறது இடது பேனல் இப்போது எமெயில் இட் ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் ஐ காட்டுகிறது இந்த ஜிமெயில் அகாவுண்ட் இன் கீழ் பல மெயில் போல்டர் கள் காட்டப்படுகின்றன
இப்போது இடது பேனல் இலிருந்து ஜிமெயில் அகாவுண்ட் ன் கீழ் இன்பாக்ஸ் ஐயும் பின் கெட் மெயில் இக்கான் ஐயும் சொடுக்கவும் தண்டர்பர்ட் விண்டோ வின் கீழே ஸ்டேட்டஸ் பார் ஐ காண்க அது டவுன்லோட் ஆகும் மெசேஜ் களின் எண்ணிக்கையை காட்டுகிறது ஜிமெயில் அகாவுண்ட்
ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் க்கான எல்லா எமெயில் மெசேஜ் களும் இப்போது இன்பாக்ஸ் க்கு டவுன்லோட் ஆகிவிட்டன
இன்பாக்ஸ் மீது சொடுக்கி ஒரு மெசேஜ் ஐ தேர்க
மெசேஜ் கீழே உள்ள பேனல் லில் தெரிகிறது மெசேஜ் மீது இரட்டை சொடுக்கவும்
அது ஒரு புது tab இல் திறக்கிறது tab இன் மேல் வலது பக்கமுள்ள எக்ஸ் இக்கான் மீது சொடுக்கி tab ஐ மூடலாம்
ஒரு மெசேஜ் ஐ கம்போஸ் செய்து ஸ்டூசர்ட்வோ அட் யாஹூ டாட் இன்
அகாவுண்ட் க்கு அனுப்பலாம்
மெயில் டூல்பார் இல் விரைட் ஐ சொடுக்கவும்
விரைட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ப்ரோம் பீல்ட் உங்கள் பெயரையும் ஜிமெயில் இட் ஐயும் காட்டுகிறது டோ பீல்ட் இல் ஸ்டூசர்ட்வோ அட் யாஹூ டாட் இன் என உள்ளிடலாம் மெயில் பாடி யில் டைப் செய்யலாம் ஹி இ நோவ் ஹேவ் ஆன் எமெயில் அகாவுண்ட் இன் தண்டர்பர்ட்
இப்போது டெக்ஸ்ட் ஐ தேர்ந்து பான்ட் சைஸ் ஐ அதிகரிப்போம் இப்போது லார்ஜர் பான்ட் சைஸ் இக்கான் ஐ சொடுக்கவும்
பான்ட் சைஸ் ஐ இது அதிகரிக்கிறது உரையின் நிறத்தை மாற்ற அதை தேர்ந்து சூஸ் கலர் போர் டெக்ஸ்ட் இக்கான் ஐ சொடுக்கவும் டெக்ஸ்ட் கலர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ரெட் ஐ சொடுக்கி ஒக் செய்க உரையின் நிறம் மாறிவிட்டது ஒரு ஸ்மைலி ஐ நுழைக்கலாம்
இன்சர்ட் ஆ ஸ்மைலி பேஸ் இக்கான் மீது சொடுக்கவும் ஸ்மைலி லிஸ்ட் இல் ஸ்மைல் ஐ சொடுக்கவும்
ஸ்மைலி உள்நுழைக்கப்பட்டது உங்கள் மெயில் இல் ஸ்பெல் செக் உம் செய்யலாம்
ஹேவ் ஐ ஹெவ் என மாற்றுவோம் ஸ்பெல்லிங் ஐ சொடுக்கவும் இங்கிலிஷ் யுஎஸ் ஐ தேர்க செக் ஸ்பெல்லிங் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது அது தவறாக எழுதிய சொல்லை ஹைலைட் செய்கிறது அது மேலும் சரியான ஸ்பெல்லிங் ஐ காட்டுகிறதுReplace ஐ சொடுக்கவும்
எக்ஸிட் ஐ சொடுக்கி வெளியேறுக ஸ்பெல்லிங் பிரெஃபரன்ஸ் ஐ அமைக்க மெயின் மேனு வில் எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ஐ சொடுக்கவும்
பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் இல் கம்போசிஷன் ஐ சொடுக்கவும்
பின் தேவையான ஆப்ஷன் களை குறியிட்டு குளோஸ் ஐ சொடுக்கவும்
இப்போது மெயில் ஐ அனுப்ப செண்ட் பட்டன் மீது சொடுக்கவும் ஒரு சப்ஜெக்ட் ரிமைண்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஏனெனில் நாம் இந்த மெயில் க்கு சப்ஜெக்ட் உள்ளிடவில்லை
சப்ஜெக்ட் லைன் இல்லாமலே மெயில் ஐ அனுப்ப செண்ட் வித்தவுட் சப்ஜெக்ட் மீது சொடுக்கவும் அல்லது கேன்சல் செண்டிங் மீது சொடுக்கவும் இப்போது சப்ஜெக்ட் பீல்ட் இல் டைப் செய்க மை பிர்ஸ்ட் எமெயில் ப்ரோம் தண்டர்பர்ட்
செண்ட் ஐ சொடுக்கவும்
எமெயில் அனுப்பப்பட்டது
அதை சோதிக்கலாம்
STUSERTWOyahooin அகாவுண்ட் ஐ திறந்து இன்பாக்ஸ் இல் பார்க்கலாம் அகவே யாஹூ வில் லோகின் செய்யலாம் யாஹூ லோகின் பேஜ் இல் யாஹூ இட் ஸ்டூசர்ட்வோ வை டைப் செய்க
பாஸ்வேர்ட் ஐ Enter செய்க இன்பாக்ஸ் ஐ சொடுக்கவும்
இன்பாக்ஸ் இல் ஜிமெயில் அகாவுண்ட் இலிருந்து அனுப்பிய மெயில் உள்ளது
அந்த மெயில் ஐ திறக்க ஒப்பன் மீது சொடுக்கவும்
ரிப்ளை பட்டன் மற்றும் ரிப்ளை டோ தே மெயில் ஐ பயன்படுத்தி பதில் எழுதலாம் ஆனால் இங்கே ஒரு புதிய மெயில் எழுதுவோம்
கம்போஸ் மீது சொடுக்கவும் டோ பீல்ட் இல் அட்ரெஸ் எழுதுக ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் சப்ஜெக்ட் பீல்ட் இல் எழுதுக காங்கிராட்ஸ்
டைப் செய்க கிளாட் யூ கோட் ஆ நியூ அகாவுண்ட் இன் தே மெயில் செண்ட் பட்டன் ஐ சொடுக்கவும் யாஹூ விலிருந்து லாக் ஆட் செய்க ப்ரவ்சர் ஐ மூடலாம் தண்டர்பர்ட் ஐ இப்போது செக் செய்வோம்
கெட் மெயில் மீதும் மற்றும் கெட் ஆல் நியூ மெசேஜஸ் மீது சொடுக்கவும் இடது பேனல் லில் இருந்துஉங்கள் ஜிமெயில் அகாவுண்ட் இட் இல் இன்பாக்ஸ் ஐ சொடுக்கவும் யாஹூ அகாவுண்ட் இலிருந்து அனுப்பிய செய்தி இன்பாக்ஸ் இல் இருக்கிறது மெயில் இன் உள்ளடகக்ம் கீழே பேனல் லில் தெரிகிறது ரிப்ளை பட்டன் மூலம் இந்த மெயிலுக்கு ரிப்ளை செய்யலாம்
நாம் வெற்றிகரமாக மெய்லை தண்டர்பர்ட் மூலம் அனுப்பி பெற்று பார்த்தோம்
தண்டர்பர்ட் இலிருந்து வெளியேற மெயின் மேனு விலிருந்துFile மற்றும் குயிட் ஐ சொடுக்கவும் மொசில்லா தண்டர்பர்ட் இலிருந்து வெளியேறினோம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் இல் நாம் மொசில்லா தண்டர்பர்ட் பற்றி கற்றோம்
மேலும் எப்படி தண்டர்பர்ட் ஐ டவுன்லோட் இன்ஸ்டால் மற்றும் லாஞ்ச் செய்வது என கண்டோம்
மேலும் கற்றது புது எமெயில் அகாவுண்ட் ஐ கான்ஃபிகர் செய்தல் மெயில் மெசேஜ் களை கம்போஸ் செய்தல் மெசேஜ் கள செண்ட் ரிசீவ் மற்றும் படித்தல் தண்டர்பர்ட் இலிருந்து லாக் ஆட் செய்தல்
உங்களுக்கு அசைன்மென்ட் மொசில்லா தண்டர்பர்ட் அப்ளிகேஷன் ஐ டவுன்லோட் செய்க அதை இன்ஸ்டால் மற்றும் லாஞ்ச் செய்க தண்டர்பர்ட் இல் ஒரு எமெயில் அகாவுண்ட் ஐ கான்ஃபிகர் செய்க இந்த அகாவுண்ட் இலிருந்து மெய்ல்களை செண்ட் ரிசீவ் செய்து நடப்பதை பாருங்கள் தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா